எந்த பொருள் எடுத்தாலும் அஞ்சு ரூபா அப்படிங்கற மாதிரி உள்ள ஸ்டிக்கர் சைடுல ஒட்டி இருக்காங்க.

இது வந்து காவி கலர்ல காஸ்டல் மாதிரி ஒரு ஹவுஸ்ஸு .

செவர்ல வந்து ஒரு போட்டோ போட்டுருக்குது அப்பறமா ஒரு கிளாக் இருக்கு.

ஒரு லைட் இருக்கு பெரிய கிளாஸ் இருக்குது.

ரெண்டு காரிருக்கு . அது ரெண்டையுமே அந்த ஸ்ப்ரிங்ல போட்டு தூக்கி வெச்சிருக்காங்க.

அப்பறமா சேண்டல் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு.

அந்த புல்லுல ரெண்டு ஆடு மேஞ்சிகிட்டு இருக்குறதமாரி ரெண்டு ஸ்டாச்சு இருக்கு.

அதுக்கு உள்ளாடி கிரீன் கலர்லயும் ஒயிட்லெ பிளாக் டாட் இருக்கிற மாதிரி ஒரு பாலுங் கெடக்கு.

இது ஒரு பெரிய ஆபீசு .

அந்த திங்க்ஸ்ல வந்து நெறைய ஸ்கொயர் ஷேப்ல ரவுண்ட்ல அப்ரோ டா ஷேப்ல கம்பி மாதிரி அப்டி எல்லா இருக்குறது மாதிரி எல்லா இருக்கு.

வீட்ல வந்து டோரு லாக் ஆயிருக்கு. சைடுல வந்து ரெண்டு பிளவர் வாஸ் போல உள்ள ஒரு செவர் படம் வந்து ஒட்டி வைச்சிருக்குது.

புக்கு லாஸ்ட் போட்டோஸ் நிறைய போஸ்டர் அப்புறமா நிறைய புக்ஸ் எல்லாம் அதுல வந்து அடுக்கி வச்சிருக்கு ஒரு செல்ப் இருக்கு வெளிய வந்து ஒரு டஸ்ட் பின் இருக்கு.

செவர்ல ஸ்பீக்கரு லைட்டு நெறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அப்படி எல்லா இருக்குது.

நறைய ஆள்கள் நின்னுட்ருக்காங்க தலப்பா எல்லா கட்டிருக்காங்க தோள்ல துண்டு போட்ருக்காங்க அப்புறம் பொம்பளைங்ளு இருக்காங்க.

அப்புறமா சீலிங்ல வந்து ஒரு சீலிங் ஃபேன் இருக்கு.